ஆஹ் வணக்கம் லதா வணக்கம் பார்கவி

ஆஹ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்டிலேயும் வயசானவங்கன்னு இருப்பாங்க ஆஹ் குறிப்பிட்டு சொல்லலைன்னாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை விட வயது அதிகம் இருக்கிறவங்கதானே ஒரு நாப்பது வயசு ஐம்பது வயசு கடந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் எல்லாம் வரும் அதாவது உடல் ரீதியா அவங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க வயதாகிறதுனால சில நோய்கள் எல்லாம் தவிர்க்க முடியாம அவங்க அவங்க கூடவே வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நோய்களை பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு அதை தடுக்கிற வழி ஆஹ் அது இருந்துச்சுன்னா நம்ம அதை என் என்னெல்லாம் பண்ணி சரிபடுத்திக்கலாம் அப்படின்ற இந்த இந்த தொகுப்புல நம்ம பேசலாம்ன்னு நினைக்கிறேன்

கண்டிப்பாக ரோஷினி நீங்க வந்து சொல்றது வந்து கரெக்ட் தான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை நம்மதான் பாத்துக்கணும் இப்ப நம்ம பாத்துக்கிட்டாதான் நம்மளை நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் பாத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க லதா ஆமா அடுத்த தலைமுறை நம்ம என்ன பண்றோமோ அதுதான் அடுத்த தலைமுறைகளும் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க நம்ம வந்து ஆஹ் அவங்களுக்கு நம் நம்ம பெற்றோர்களுக்கு என்னென்ன நோய் இருக்கு என்னன்னுட்டு அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தை நம்ம வந்து அவங்களுக்கு கு சரியா குடுக்கணும் அதுவும் இல்லாம நீரழிவு நோய் நிறைய பேர் இருக்கும் ஆஹ் ரத்த அழுத்த நோய்கள் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து இப்போ உள்ள தலைமுறையினருக்கு வந்து இருக்குது அதிக அளவுல அது வந்து உணவுமுறை பழக்கத்தாலதான் வந்து இந்த மாரி நோய்கள் வந்து உருவாகுது நம்ம வந்து உணவை வந்து அவங்களுக்கு சரியா அஹ் சரியான முறையிலே அளிக்கணும் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுகர் கொடுக்கணும் எந்த எந்த அளவுக்கு வந்து அஹ் வெளி உணவுகள் வெளியிலே சாப்பிடுற உணவுகள் வந்து கம்மி பண்ணிட்டு வீட்ல வந்து நம்மதான் அவங்களுக்கு செஞ்சு குடுக்கணும் ஆஹ் அதுக்கு சரியா பண்ணணும்

ஆஹ் சர்க்கரை அளவும் அப்புறம் ரத்த அழுத்த அளவும் வந்து அஹ் நார்மல்லா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அஹ் நம்ம வந்து ஆஹ் மருத்துவத்தில வந்து அதிக பாதிப்பை வந்து ஏற்படுத்தாம அஹ் அவங்களுக்குத் தேவையான முறையிலே உணவு அளிக்கணும் அடுத்து ஆஹ் நிச்சயமா லதா நீங்க சொன்னது வந்து சரிதான் இப்போ இப்போ இருக்கிற இப்போ எனக்குமே இந்த பயம் இருக்குதான் அது இல்லாம இருக்கிற நிறைய பெரியவங்ககிட்ட நான் இதை பார்க்கிறேன் ஆஹ் எனக்கு நிறைய வயசு வாழணும்ன்னு கூட ஆசை இல்லை இருக்கிற வரைக்கும் நான் ஆரோக்கியமா இருந்தா போதும் அப்படின்னுதான் வந்து சிலர்லாம் அஹ் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பெரியவங்களுக்கு அதாவது வயது ஆக ஆக வந்து மூட்டு வலி அப்படின்ற விஷயம் வந்து நிறையவே வரும் இல்லையா இதை தடுக்குறதுக்கு என்ன மாதிரி வழி எல்லாம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க பார்கவி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கண்டிப்பாக ரோஷினி நீங்க வந்து சொல்றீங்க மூட்டு வலி வந்து நிறைய வருது மூட்டு வலி மட்டுமே இல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படீன்னா இப்போ இந்த வயசானதுக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்னென்ன என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்றதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பர்ஸ்டு அவங்களுக்கு வந்து பார்வை வந்து மங்கிடுது அப்புறம் பல்லெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சுடுது நம்மளோட உடம்புல இருக்க மசுல்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு நமக்கு இப்ப ஸ்டராங்கா ஸ்டிவ்வா இருக்க மசுல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப லூசு ஆகி அஹ் ஒரு மாதிரி ஷாக்கிகா ஆகிடுது

அதிக அளவுல இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து நீரழிவு நோய்தான் அதிகமா இருக்கு ஆஹ் இப்ப எங்க அம்மாவுக்கும் இருக்கு சோ நான் வெளியில போய் பாக்குறேன்னா எல்லாருக்கும் நீரிழிவு நோய் இது சின்ன வயசு ஒரு தேர்ட்டி பிள முப்பது வயதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துடுது இப்ப பொற இந்த ஜெனெரேஷன்ல பாத்தா ஆஹ் பொறக்குற குழந்தைக்கு நீரழிவு நோய் இருக்குன்னு சொல்றாங்க சோ வந்து நம்ம அது கம்மி பண்றது எப்படின்னா நம்ம உணவுப் பொருட்கள்தான் சரியான முறையில எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து மருத்துவத்துலயும் போயி நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் எந்த மாதிரி அவங்க மருந்து தராங்களோ அதை வந்து நம்ம சரியா எடுத்துக்கணும் அப்புறம் நீரிழிவு நோய் அதிகமா பார்த்திருக்கேன் அப்புறம் அஹ் ஹார்ட் ஹார்ட் ப்ரோப்லம் அதாவது இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா வருது அஹ் பொறக்கும்போதே வந்து அஹ் இதயத்திலே ஓட்டை இருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது வந்து நம்ம ஹெல்த் நம்ம வந்து சரியான முறையில இருந்தாதான் நம்மளுக்கு அடுத்த தலைமுறை தலைமுறையினர் வந்து சரியான முறையில வந்து அவங்களால ஹெல்த்தியா இருக்க முடியும் சோ நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வந்து கரெக்ட்டான முறையில உணவு முறையும் அஹ் மருந்தும் எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக் அடுத்த ஜெனெரேஷன் வந்து சரியான முறையில இருப்பாங்க அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்மளுக்கு முன்னாடி உள்ள ஜெனெரேஷன் நம்ம அப்பா அம்மாவையும் அவங்களையும் பார்த்துக்கணும் இதை நம்ம கரெக்ட்டா பண்ணாலே அவங்க இது ஜென் அஹ் இதுதான் அதிகமான முறையில நான் இருக்குன்னு பாத் பாத்திருக்கேன் இந்த இரண்டு நோய்கள் அதிகமான முறையில வந்து நான் பா நீரிழிவு நோயும் இதயம் சம்பந்தமான நோய்களும் அதிகமா பார்த்திருக்கேன் அஹ் மத்தபடி அதிகமான நோய்ன்னா அஹ் கேன்சர் அந்த புற்றுநோய் எலும்பு தேய்மானம் அஹ்

அவங்களுக்கு சுத்தமா எலும்பு வந்து ரொம்ப தேஞ்சிடும் அவங்களால முடியாது அவங்களுக்கு வந்து உணவு முறையில என்ன அதிகமா எடுத்துக்க சொல்லுவாங்கன்னா முட்டை நீங்க அதிகமா சேர்த்துக்கங்க முட்டை அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளைக்கரு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தேய்மானம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியா இருக்கும் வலி அதிகமா இருக்காது உணவுல டெய்லி வந்து முட்டை எடுத்துக்க சொல்லுவாங்க அதே மாதிரி கீரை வகைகளும் எடுத்துக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நம்ம வந்து புட்லயே வந்து டா மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் நாங்க கொடுக்கிற மருந்தும் நீங்க கரெக்ட்டா போடணும் நீங்க சொல்றது சரிதான் இப்ப நம்ம தமிழ்லயே வந்து ஒரு பழமொழி கூட சொல்வாங்க உணவே மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுற எல்லா உணவுலயுமே நமக்கே தெரியாம ஏதோ ஒரு மருத்துவ குணங்கள்தான் இருக்கு நீங்க சொன்னீங்க நீரிழிவு நோய்தான் வந்து அதிகப்படியான மக்கள் பாதிக்கப்படுற ஒரு நோயா இருக்கு அப்படின்னுட்டு அது நிச்சயமான உண்மைதான் ஆஹ் இப்போ ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏழு பேருக்கு நீரிழிவு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யுது ஆஹ் நம்ம வந்து ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல ஆறு சுவைகள் இருக்கு

இன்சுலினோட சுரப்பு வந்து குறைய ஆரம்பிக்குது குளுக்கோஸோட கன்டென்ட் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படின்ற பட்சத்துலதான் வந்து நமக்கு இந்த அஹ் நீரிழிவு நோய் அப்படின்ற ஒரு விஷயம் வருது நம்ம உடம்புல அந்த குளுக்கோஸ் அப்படின்ற சுரக் ஆஹ் விஷயம் சுரக்கிறதுக்கு ஏத்த மாதிரியான உணவுப் பொருட்களை நம்ம சாப்டுட்டே வந்தோம்னா அந்த நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இல்லை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை அதை கொஞ்சம் ஆஹ் தயாரா இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன்

தப்பிச்சிடலாம் அப்படின்றது என்னோட கருத்து நீங்க என்ன சொல்றீங்க பார்கவி நீங்க எதாவது சொல்றீங்களா கண்டிப்பாக ரோஷினி நீங்க வந்து உணவே மருந்து அப்படின்னு ஒரு ஒரு கருத்து வந்து சொல்லி இருந்தீங்க ஆனா இப்ப அது எப்படி இருக்குன்னா மருந்தே உணவு அப்படின்ற மாரி ஆயிருக்கு அதுவும் வயசானவங்களுக்குலாம் எல்லாருமே வந்து கையில வந்து அஹ் மருந்துக்குன்னே தனியா ஒரு கவரோ ஒரு பேக்கோ வச்சிட்டு இருக்காங்க அதுல பார்த்தா வந்து கிட்டத்தட்ட பத்து இருபது மருந்துகள் இருக்கு அதெல்லாம் வந்து அவங்க டெய்லி சாப்பிட்டாதான் அவங்கள ஆஹ்

நம்ம நம்மளை இப்ப அந்த மாதிரி மாத்திட்டாங்க ஹொஸ்பிடல்ஸ்லயுமே சரி இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து ஆஹ் இந்த பிரச்சனைக்கு இது சாப்பிட்டாலே சரியாயிடும் அப்படின்ற மாரி சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்க எந்த ஹொஸ்பிடல்ஸ்க்கு போனாலுமே இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இது வந்து நீங்க இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும்ன்னு இன்னுமே பயமுறுத்துறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு குடும்பத்தில சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க ஐயையோ குழந்தைக்கு நோய் வந்துருச்சு இதை நம்ம வந்து சரி பண்ணணும் என்ன எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அதுவே வந்து வயசானவங்களுக்கு வருது அப்படின்னா பாத்துக்கலாம்

ஆஹ் நிச்சயமா பார்கவி நீங்க சொன்ன மாதிரி வயதானவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் அஹ் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப இப்ப இப்ப அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் சில பேர் நடந்துக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை வயதானவுமே வயதானாலுமே அவங்களுக்கும் உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட இரட்டிப்பு மடங்கு அதிகமா வயதானவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தும் கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்கவி ஆமா வயதானவர்களும் நம்ம வந்து குழந்தை மாரிதான் பாத்துக்கணும் அவங்களும் நம்மளுக்கு நம்ம வந் நம்மளை வந்து அவங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி பாத்துக்கிட்டாங்களோ அவங்களை நம்ம வயதானாலும் குழந்தை மாரிதான் பாத்துக்கணும் ஏன்னா அவங்க வந்து விட்டுடவும் முடியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சரியான என்ன பண்ணணும் அவங்களுக்கு மருத்துவத்துல சரியான முறையில கொடுக்கணும் எந்த சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்மளும் அவங்க நம்ம குழந்தையை எப்படி பார்த்துக்குவோமோ அதே மாதிரிதான் அவங்க கு அவங்களையும் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் உம் அவங்களுக்கு அதிகமா வந்து தனிமையிலே இருக்கிறது மாரி விட்டுரவும் கூடாது ஏன்னா அதனாலேயே நிறைய அவங்களுக்கு வந்து நோய்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்றாங்க சோ எப்பொழுதுமே அவங்க கூட இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுறதுனாலயும் அவங்களுக்கு வந்து சரியாகும் அப்படிங்கிறாங்க ஆஹ் நல்லா அது அது பார்த்துக்கிட்டுதான் அஹ் பார்கவி நீங்க சொல்லுங்க லதா சொல்றது உண்மைதான் ரோஷினி இப்ப வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட அப்பா அம்மாவ வந்து பாத்துக்கணும்றதை ஒரு சுமை மாதிரி நினைக்கிறாங்க அதனால வந்து எல்லாருமே வந்து ஹோம்ஸ்ல விட்டுடுறாங்க நி நிறைய பெரியவங்கள எல்லாம் வந்து ஹோம்ஸ்லதான் இருக்காங்க இன்னமும் வந்து ஆஹ் அப்பா அம்மாவோட அதாவது தாத்தா பாட்டியோட இருக்குறது அப்படிங்கிறது வந்து நிறைய குழந்தைங்களுக்கு கிடைக்காமலேயே இருக்கு இதுதான் வந்து நியூகிளியர் பேமிலி அப்பா அம்மா அஹ் குழந்தைங்க இதுதான் நியூளியர் பேமிலி இந்த இதுல வந்துட்டு தாத்தா பாட்டி இருக்க மாட்டிங்கறாங்க இதனாலயுமே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய மெண்டல் பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது

ஆஹ் நிச்சயமா பார்கவி லதா சொன்ன மாதிரி அவங்களை தனிமையில விடுறது வந்து

அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் பேச விட்டு கேட்கிறதுல எந்த தப்புமே இல்ல அது அவங்களுக்குமே ஒரு மனரீதியா ஒரு ஒரு நல்ல எண்ணத்தை கொடுக்கும் இல்லையா நமக்கு எதுனாலும் சொல்றதுக்கு ஒரு ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்றது அதுவே அவங்க பாதி நோயை குறைச்சிடும் அப்படின்னுதான் நான் பார்க்கிறேன் நீங்க சொல்லுங்க லதா ஆமாம் சில பேரால பார்த்துக்க முடியாதுதான் நான் வந்து ஹோம்ஸ்ல விடுறாங்க அப்ப வித்தாலும் கூட போய் பாத்துக்கணும் இந்த மாதிரி என்னாச்சுப்பா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களால மா தெனைக்கும் போய் பார்க்க முடியலனாலும் வா வாரத்துல ஒரு நாள் அஹ் வாரத்துல கடைசி நாள் பேமிலியா எல்லாரும் அழைச்சிட்டு போயி பிள்ளைங்க அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட அழைச்சிட்டு போயி தாத்தா பாட்டி பாட்டியோட பேசுங்க

உடம்பு முடியாத மாதிரி அப்படியே அமைதியா சோகமா இருப்பாங்க இதே தன்னோட பேரக் குழந்தைகள் வர்றாங்க தன்னோட பையன் வர்றான் தன்னோட பொண்ணு வர்றா அப்படின்னா

அது அது சரியும் கூட இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதேதான் திருப்பி நமக்கு இன்னொரு நாள் வரப்போகுது இப்ப நம்ம நம்ம பெற்றோர்களைக் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில சேர்த்துட்டு வரணும்ன்னா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில சேர்க்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்களை பாத்துக்கறோம்ன்றது நம்ம குழந்தைங்க பாத்து வளர்றதுதான் இப்படி நம்ம இருக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கும் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் நீங்க நீங்க சொன்னீங்க அந்த சிரிப்பு நான் இப்ப அவங்க பொண்ணு வர்றாங்க பையன் வர்றாங்க பேரக்குழந்தைங்க வர்றாங்கன்னா சிரிப் சிரிப்பு இருக்கும் ஆஹ் சிரிப்புதான் வந்து உலகத்திலேயே காசு குடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சிரிக்கிறானோ அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க இப்ப காலையில ஏதோ ஒரு பூங்காவுல போய் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா ஆஹ் லாப்டர் தெரப்பி அதாவது சிரிப்பு வைத்தியம் அப்படின்னு சொல்லி சில பேர் தானா வேணும்ன்னு வேணும்னே சிரிக்கிறாங்க ஆனா அது இயற்கையா ஒரு ஒரு மனசுக்கு பிடித்த விஷயத்த செய்யிறதுனாலயும் மனசுக்கு புடிச்ச விஷயத்த பண்றதுனாலயோ தானா கிடைக்கிறச்ச நம்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்னு நான் நம்புறேன் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பெரியவர்களுக்கெல்லாம் வந்து எலும்பு மெலிதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அஹ் முப்பது வயசை கடந்துட்டாங்க அப்படின்னா பெண்களுக்குமே இந்த பிரச்சனை எல்லாம் வரும் அதெல்லாம் ஆஹ் அதெல்லாம் குறைக்கிற விதமா வந்து நீங்க சொன்ன மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம சாப்பிடணும் பால் அதிகமா குடிக்கணும் கால்சியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்கிற உணவுப் பொருட்களை அதிகமா எடுக்க எடுக்க எலும்பு மெலிதலை வந்து நம்ம குறைச்சுட்டே வரலாம் இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆஹ் தீர்வுகள்லாம் இருக்கு பார்கவி இரத்தத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடாதுன்னா பெரும்பாலான மருத்துவர்கள் வந்து கோபப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆஹ் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க தனிப்பட்ட முறையில என்ன மாதிரியான தீர்வுகள்லாம் வச்சிருக்கீங்க அஹ் ரத்த அழுத்தம் அப்படிங்கறது வந்து அஹ் அதிகமா வர்றதுக்குக் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ்ஸன் அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நம்ம

அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ்ஸன் எல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம்ன்றது நம்மகிட்ட இல்லை அது தானா வர்றதுதான் ஆனாலுமே அந்த அந்த ஒரு நிலைமயில நம்மளை நம்ம கொஞ்சம் யோசிச்சு இல்ல இதுக்கு இவ்வளவு தே இவ்வளவு வந்து கோவப்பட தேவையில்லை அப்படின்ற மாரி நினைக்கிறோம் அப்படின்னா அது சரியாயிடும்ன்னு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க லதா ஆமா அவங்களுக்கு ரத்த அழுத்தங்கிறது வந்து உம் அதிகமா வந்து கோவமும் சில பேர் படுவாங்கதான் கோபத்துனாலையும் வருது நீங்க சொல்ற மாதிரி ஆஹ் இந்த மாதிரி தனியா இருக்கறதுனால தனிமை அந்த இது ஸ்ட்ரெஸ் டிப்ரெஸ்ஸன் அப்புறம் ரொம்ப வெளியில யார்கிட்டயும் சொல்ல முடியாம அவங்க உள்ளுக்குள்ளாறயே வெச்சிருக்கறதுனாலதான் அவங்களுக்கு இந்த மாரி ரத்த அழுத்தம் அதிகமா ஆகுது ஆஹ் அதுவும் இல்லாம ஓவரா ஏதாச்சும் அவங்க திடீர்ன்னு எதாச்சும் வேலை செய்யும்போது ஆஹ் நான் வந்து திடீர்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஆஹ் அதிர்ச்சியான விஷயங்கள் சொ வந்து நம்ம சொல்லும் போதோ பேசும் போதோ அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்போ வந்து ரொம்ப வேர்த்து கொட்ற மாதிரி இருக்கும் அதிலேயே நான் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்களுக்கு ஓவரா வந்து பிரஷர் ஏறுது அஹ் ரத்தக் கொதிப்பு அதிகமாகுது அவங்களுக்கு என்ன பண்ற அப்போ வந்து நம்ம வந்து அதைப் பத்தி அவங்க இருக்கும்போதும் பேசக்கூடாது எதுவும் பண்ணக் கூடாது அவங்களை வந்து நம்ம பாதுகாப்பாதான் வச்சுக்கணும் ரத்த அழுத்தம் அதிகமா ஏறிடுச்சுன்னா அவங்களை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது ஆஹ் அதை கம்மி பண்றதுக்கு வந்து அவங்களை கொஞ்சம் ஆஹ் நல்ல இது ஹாஸ்பிடல்ல அழைச்சிட்டு போயி நீங்க வந்து என்னென்ன முறையில மருத்துவர் சொல்லுவாரு ஆஹ் இந்த மாரி உணவு எடுத்துக்கங்க அதிகமா கோவப்படாதீங்க கோவப்படும்போது அதிகமா நீர் த அதிக அளவுல எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதிகமா தண்ணி குடிக்கிறதுனால அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா மயக்கமா வருது அப்படின்னா ஆஹ் சாக்லேட் சாப்பிட சொல்லுவாங்க மோஸ்ட்லி பிரஷர் வந்தால் மயக்கம் வர மாதிரி இருக்கும் அந்த டயத்துல எப்பொழுதும் நீங்க வந்து கையில ஒரு சாக்லேட்ட பேக்ல கை கையில சாக்லேட் வச்சுக்கோங்க அதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஹம்

எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ளாற சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனா சில பேர் வயசானவங்க எல்லாம் சாப்பிடுறேன் சாப்பிடுறேன்னுட்டு ரொம்ப ஆஹ் மணிக்கு அப்புறம் ஒரு பதினோரு மணி அந்த டைம்ல சாப்பிடுறாங்க அந்த மாதிரியும் இருக்கக் கூடாது நம்மதான் அவங்களை உட்கார வச்சு நீங்க இப்பதான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு மருந்து எடுத்துக்கணும் ஒழுங்கா சாப்பிடணும் நம்மதான் அவங்களை பார்த்துக்கணும் ஆஹ் நிச்சயமா லதா நீங்க சொன்னது சரிதான் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் இந்த வயதானவர்கள் வந்து இனிப்புகளைதான் அதிகமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க காரசாரமான உணவுகளை எடுத்துக்கணும் துரித உணவுகளை விரும்பி சாப்பிடணும் அதாவது துரித உணவுகள்லாம் வந்து பாஸ்ட் புட் அப்படி சொல்றாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு மோசமான பழக்கம்தான் வயதாக ஆக நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் அதோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும் இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரியான உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டோம் பழங்கள் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆஹ் வளர்றதோட சேர்த்து ஏதாவது ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நம்ம உடம்பை தாக்குது அப்படின்னா அதை எதிர்த்து போராடுற அஹ் செல்களை வந்து நம்ம உடல் உற்பத்தி செஞ்சு நம்மளை நோய்கள்ல வந்து தவிர்க்கும் இன்னொரு பெரும்பாலான விஷயம் பார்த்தீங்கன்னா வயதான ஆண்களோ இல்லை பெண்களோ பொதுவாகதான் சொல்றேன் கெட்ட பழக்கங்களை தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆண்களுக்கு புகை பழக்கமும் மது பழக்கமும் இருந்தா இந்த பாக்கு புகையிலை அந்த வெற்றிலை இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறவங்க வயது ஆனாலுமே வயது ஆகுது அப்படின்னாலே அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உடல் உறுப்பு எல்லாம் வந்து வயதான காலத்துல அதோட அது செய்யற செயலை வந்து கொஞ்சம் மெதுவா ஆக்கிடும் அதாவது ஸ்லொவா ஆரம்பிச்சுரும் இந்த நேரத்துல நம்ம கெட்ட பழக்கத்தை ஆஹ்

கண்டிப்பாக ரோஷினி நீங்க வந்து எப்படி சொல்றீங்கன்னா வயசு ஆக ஆக வந்து எல்லா எல்லா உடல் உறுப்புகளுமே வந்துட்டு அதோட செயல் செயல்திறன் வந்து கம்மியாகுது

இப்ப நமக்கு இருக்க அதே செயல்பாடு வந்து நம்மளோட உறுப்புகளோட செயல்பாடு வந்து வயசானவங்களுக்கு இருக்காது அது போக போக கம்மியாகுறதுனாலதான் இவங்களுக்கு வந்து வயசாகுது அப்படிங்கிறதையே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி இருக்கப்ப வந்து மோஸ்ட்டா வந்துட்டு யாருமே வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியறப்போ உட உடம்புல இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தெரியறப்போ இந்த கெட்ட பழக்கங்களை கைவிட்டுதான் ஆகணும் அப்படி விடாம இல்லை என்னால முடியலை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா இன்னமும் வந்து அவங்களோட உடல்நிலையை வந்து மோசமாதான் படுத்தும் அதனால வந்து எனக்குமே வந்து கெட்ட பழக்கங்கள் அப்படிங்கிறது வந்து கை விடுறதுதான் நல்லதுன்னு தோணுது நீங்க சொல்லுங்க லதா ஆமாம் நம்ம வந்து சில பேர் வந்து பெற்றோர்கள் வந்து பண்றதைப் பார்த்து தான் பிள்ளைகளும் கத்துப்பாங்க சோ நம்ம வந்து எப்படி இருக்குமோ அதைப் பார்த்துதான் பிள்ளைங்க நம்ம வந்து த என்ன கெட்ட பழக்கம் ஆண்கள் வந்து அஹ் அப்பா வந்து தண்ணி அடிக்க தண்ணி குடி குடிபோதைக்கு அடிமையா இருக்காங்க இல்ல சிகெரெட் புகையிலைக்கு அடிமையா இருக்காங்க அதை பாக்குறான் அந்த பையன்னா அவனும் நாளைக்கு தெரியாம அப்பா அம்மாவுக்கு தெரியாம பர்ஸ்ட் இது பண்ணுவா ஆஹ் எங்க அப்பா இது பண்ணாங்க நானும் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னுட்டு தான் பண்ணுவான் அந்த பையன் பர்ஸ்ட் எடுத்த உடனே சோ நம்ம வந்து எப்படி பையனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறோம் நல்ல முறையில இருக்கோமா கெட்ட முறையில இருக்கோமான்னு பர்ஸ்ட் அதை பார்க்கணும் நம்ம தேவையில்லாம இந்த மாதிரி போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுறது பார்த்துட்டு அவனும் நாளைக்கு நம்மளை மாதிரிதான் அவர் கிட்ட பர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும் சோ நம் நம்ம அந்த அடிமையா இருக்கிறதை பர்ஸ்ட் கைவிடணும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பையன்னு நம்ம குழந்தைகளுக்காகவாச்சும் அது விட்டாதான் நம்மளோட அடுத்த தலைமுறையினர் தலைமுறையினர் வந்து அதை வந்து பலோவ் பண்ண மாட்டாங்க ஓ நம்ம அப்பா வந்து இப்படி இருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி அஹ் அவங்களை மாதிரியே இருக்கணும் நல்ல முறையில புகையிலையை அவங்க இந்த இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க நம்மளும் உட்கார வச்சு அதெல்லாம் எடுக்கக் கூடாதுப்பா அதெல்லாம் கெட்டது அவங்களுக்கு எடுத்தும் சொல்லணும் இந்த மாதிரி அது வந்து எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துது

ஆஹ் பிரச்சனைகளை அவங்களுக்கு எடுத்து சொன்னோம்ன்னா சரியா அப்டின்டு ஆஹ் நம்ம அப்பாவும் இப்படித்தான் இருக்காங்க நல்ல முறையில குடிபோதைக்கு அடியாம அடிமையாகாம இருக்காங்க சோ ந நம்மளும் அப்படி இருப்போம்ட்டு அவனுக்கும் அந்த பையனுக்கும் தோணும்

ஆஹ் நிச்சயமா லதா நீங்க சொன்னது உண்மைதான் நமக்காக இல்லைனாலும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்காகவாவது அந்த கெட்ட பழக்கங்களை வயது ஆக ஆக நம்ம தவிர்த்திட்டே வரணும் வருடம் ஒரு முறையாவது மருத்துவ ச மருத்துவரை சந்திச்சு முழு உடல் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்கவி இந்த முழு உடல் பரிசோதனை எல்லாம் ஆஹ் இந்த வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த மல்டி ஹெல்த் செக்அப் அஹ் அதெல்லாம் வந்து பண்ணிக்கணும் கண்ணு காது மூக்கு வாய் பல்லு எலும்பு அப்புறம் எல்லாவிதமான மருத்துவ சோதனைகளுமே எடுத்து நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கிறது கொஞ்சம் அவசியமான விஷயமா நான் பார்க்கிறேன் நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான் நம்ம வந்து ஆஹ் புல்பாடி செக் அப்ப வந்து நம்ம பண்ணிக்கணும் எல்லாருமே பண்ணணும் அது உண்மைதான் ஆனா இதெல்லாம் பண்றதுக்கே வந்து ரொம்ப செலவாகுது அப்படின்ற மாரி எல்லாரும் பீல் பண்றாங்க அதாவது வயசானவங்களுக்கு பண்றப்போ இது இன்னமும் வந்து நிறைய காசு அந்த மாதிரி நிறைய காசு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுது பார்கவி நீங்க சொன்னீங்க வயதானவங்களுக்கு பண்றதுக்காக வந்து நிறைய செலவாகுது அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அரசு பொதுநல மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குல்ல அதுல பண்ணலாம் அதுல அதுலலாம் பண்ணா வந்து அஹ் நம் அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் செலவாகிடாது இல்லையா ஒரு ஒரு அஹ் நம்மளால குடுக்க முடியற அளவுக்குத்தானே அங்க கட்டணங்கள் எல்லாம் இருக்கு சோ நம்ம அரசு மருத்துவமனைகள்ல அந்த பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சுக்கலாமே எவ்ளவோ அரசு மருத்துவமனைகள் வந்து ஆஹ் நல்ல விதமா செயல்பட்டுட்டு வர்றாங்க ஆஹ் தனியார் மருத்துவமனையில பண்ணாதான் செலவு அதிகமாகுன்ற பட்சத்துல நம்ம அரசு மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னுட்டு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க

அங்க அங்க ந நல்லாதான் இருக்கு அங்க பிரச்சனை கிடையாது ஆனாலுமே வந்து எப்படி சொல்றது ஆஹ் இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் போய் இங்க இந்த இந்த வசதிகள் எல்லாம் இருக்கு அப்படீன்னு பார்த்துட்டு வந்தவங்களுக்கு ஒரு அரசு மருத்துவமனையில போய் நீங்க வந்து இங்க டிரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன் இது இது அவ்வளவான ஒரு ஒரு ஹைஜினா இல்லையே இது வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனா இங்கே எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுவுமே ஒரு வகையிலே உண்மைதான் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நிறையா கவெர்மென்ட் ஹொஸ்பிடல்ஸ் வந்து நல்ல பேஷாலிட்டிஸ் வந்து வச்சிருந்தாலுமே சில பேர் அங்க ஏமாத்த தான் செய்றாங்க அது வந்து கவெர்மென்ட்டோட காசு கவெர்மென்ட்டோட சொத்து அப்படிங்கறதுனால

கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பே பண்ணதான் போகுது அது இப்ப பிரைவேட்ன்னா அப்படி கிடையாது பிரைவேட்ல வந்து மக்களோட அதாவது வந்து வர்ற கஸ்டமர்ஸோ கிளைன்ட்டோட சாடிஸ்பாக்ஷன் தான் வந்து அங்க அங்க வந்து அதிகமா வந்து காசு

ஆமா ஆமா இப்ப வந்து ஏன் கேக்குதா ஹலோ இப்ப அரசு மருத்துவமனைக்கு போறது வந்து நி நிறைய பேரு விரும்ப மாட்றாங்க ஏன்னா நம்ம உம் பார்த்திருக்கோம் இப்ப வந்து அஹ் தனியார் மருத்துவமனைன்னா அதை வந்து காட்டுவாங்க இப்படி அஹ் நம்ம விளம்பரத்திலேயே பார்த்திருக்கோம் ஆஹ் இப்படி இருக்கு இங்க வந்தா நம்ம நல்லா நீட்டா இருக்காங்க நாங்க இப்படி பார்த்துப்போ இந்த மாதிரி கருவிகள் எல்லாம் எங்கள்ட்ட இருக்கு நீங்க இங்க வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து பிரச்சனையும் நாங்க வந்து தீர்த்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அரசு மருத்துவமனையில வந்து அந்த மாதிரி விளம்பரப்படுத்துவதும் இல்லை ஆஹ் அந்த மாதிரி அவங்க தனியார் மருத்துவமனையில உள்ள மாதிரி மெஷின் அந்த மாதிரி உபயோக உபகரணங்களும் அதிகமா கிடையாது இதனாலவே மக்கள் வந்து இங்க ஏன் போயிட்டு நம்ம பிரீயா இருந்தாலும் இங்க வேண்டாம் நம்ம தனியார் மருத்துவமனைக்கே போவோம் அங்க எல்லாம் பாத்து செஞ்சுருவாங்க காசு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் ஆனா வரைக்கும் சில ஆஹ் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல அரசு மருத்துவமனையில வந்து நல்ல முறையில பாத்துட்டு இருக்காங்க ஒரு சில டாக்டர்ஸ் வந்து கரெக்ட்டா செக் பண்ணி கரெக்ட்டா நீட்டா போட்டு நீட்டா பண்ணித்தராங்க சில பேர் தான் இந்த மாதிரி இருக்காங்க ஆனா முழுசா வந்து பாடி செக் அப் பண்றதுங்கிறது கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு என்ன நடக்குன்னே தெரியாது வருஷத்துக்கு ஒன் டைம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஆஹ் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து சரி இந்த பிரச்சனை இருக்கு நம்ம இந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க கண்ணு பிரச்சனையா இருக்குன்னா நீங்க வந்து இந்த மாதிரி உணவு முறைகள் மருந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சுட்டோம்னா அது வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்

நார்மல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சோ வருஷ வருஷத்துக்கு ஒன் டைம் எடுத்தாலே போதும் ஆஹ் நம்ம ப நம்மளோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு நம்மளே பார்த்துக்கலாம் ஆஹ் பின்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஆஹ் நிச்சயமா லதா நீங்க சொன்னது சரிதான் ஆஹ் வருடத்துக்கு ஒரு முறையாவது முழு உடல் பரிசோதனை அப்படின்ற விஷயத்த நம்ம செஞ்சுக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் ஆஹ் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பா பரிசோதனை செய்யணும் அப்படின்றது ரொம்பவே அவசியமா இருக்கு தமிழ்ல ஒரு பழமொழி கூட இருக்கு வருமுன் காத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க வர்றதுக்கு முன்னா ஒரு ஒரு நோயோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையோ அது வரதுக்கு முன்னாடியே அதுக்கான தீர்வுகள் எல்லாத்தையும் நம்ம ஆஹ் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்க சொன்ன மாதிரி அது ஆரம்ப கட்டத்திலேயே அதை சரி செஞ்சு அஹ் பார்த்துக்கிறதுதான் வந்து நல்லதுன்னு நான் நம்புறேன் ஆஹ் ஆஹ் நேர குறைவின்மை காரணமாக நம்ம இதை பத்தி இன்னும் விரிவா இன்னொரு தொகுப்புல பேசலாம் ஆஹ் இதோட இந்த தொடரை முடிச்சிக்கலாம்ன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்கவி

மெஷின்ஸ் எல்லாம் வந்து நம்பிட முடியாது நமக்கு இப்ப இல்லைனாலுமே வந்து அது இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க இல்லை நம்ம வே வேற ஒரு பிரச்சனைக்கு போனா நமக்கு வேற ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டுறாங்க இதனால கூட வந்து அரசு மருத்துவமனைகள் மேல நிறைய அஹ் பயம் வந்து வருது நீங்க சொல்ற மாதிரி இந்த தொடர்பை இதோட முடிச்சிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரோஷினி ஆஹ் நிச்சயமா பார்கவி நன்றி லதா நன்றி பார்கவி நன்றி ரோஷினி நன்றி லதா